opposite ல வர்றவங்க அது one way மாறி விடாம opposite ல வர்றவங்களும் வர்றாங்க நம்மளும் போறோம் இது வந்து பெரிய ஒரு விபத்தாயிடும் நம்ம enjoy பண்றதுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்குத்தான் நம்ம போறோம் அந்த இடத்துல வந்து ஒரு சோகத்தை நம்ம ஏற்படுத்தக் கூடாது அதனால நானும் சொல்றேன் இது மட்டும் இல்லாம நம்ம forest area க்கெல்லாம் போகும் போது அங்க குப்ப இந்த மாறி இதெல்லாம் நம்ம வந்து போடுறது வந்து ரொம்ப தவிர்க்கணும் கண்டிப்பா அது அதனால forest area ல வந்து விலங்குகள் எல்லாம் இருக்கும் அதனால சாப்பிட்டுட்டு அதுக்கு உடம்பு சரியில்லாம ஆகும் அதுக்கு அதுக்கப்புறம் அது வந்து சரி இருக்காது அதே மாறி நாங்க வெள்ளையங்கிரி போகும்போது அந்த அந்த hills ல

கண்டிப்பாக விஜயன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்தது கிடையாது ஆஹ் travel ன்னு வர்றப்போ அதாவது பயணம்ன்னு வர்றப்போ நம்ம வந்து ஆஹ் road ல போறது இல்லை forest area ல போறது மட்டுமே வந்து travel கிடையாது ஆஹ் நம்ம இப்ப வந்து வான்வெளியில நம்ம வந்து airplane போலாம் கடல் வழியில கப்பல்ல போலாம் எனக்கு இது ரெண்டுத்துக்குமே போகணும்னு ஆசைதான் ஆனாலுமே வந்து இப்ப எதிர்பாராத விதமா வந்துதான் வந்து விபத்து எல்லாம் நடக்குது அஹ் அந்த இப்ப நம்ம போறோம் இப்ப இத்தனை நாள்ல இத்தனை plain வந்து நல்லபடியாதான் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே ஏதோ ஒண்ணு அதுல வந்து விபத்துக்கு உள்ளாகுறப்போ வந்து நமக்கு அது அது மேலே ஒரு பயம்தான் வருது இப்போ வந்து விபத்தா வி விபத்து ஆகப்போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம வந்து போகப் போறது கிடையாது யாருமே வந்து இந்த plane வந்து இந்த plane ஓ இல்லை இந்த ship ஓ வந்து accident ஆகப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம வந்து போக மாட்டோம் ஆனாலுமே அது நடக்குறப்ப நமக்கு வந்து அது ஒரு கஷ்டத்தைதான் தருது அதனால பயணம்ன்னு வர்றப்போ அதுவும் நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போறோம்ன்னு வர்றப்போ நமக்கு வ நம்ம வந்து கடவுளை வேண்டுறதை தவிர வேற வழி இல்ல நல்லபடியா போயிட்டு வரணும் yeah அது நம்மளோட மன நிம்மதிக்காகதான் நமக்கு வந்து நம்ம போறோம் அப்படின்ற மாறி ஒரு விஷயம் இருக்குள்ளயா அப்போ நம்ம வந்து கடவுளை வேண்டிட்டுதான் நல்லபடியா போயிட்டு எப்படியாவது வீட்டுக்கு வந்துடணும் திரும்பி அது ஓட்டுனரோட கவனம் சிதறல் நம்ம வந்து அது ஒரு சோர்வு ஏற்படும் அதனால அவங்க ஒரு சின்ன சின்ன mistake பண்றதுனால இந்த மாறி விபத்து எல்லாம் நடக்குது அந்த கவனக்குறைவுனாலதான் இதைப்பத்தி நீங்க என்ன சொல்றீங்க பிருந்தா ஆஹ் நிச்சயமா நீங்க சொன்னது சரிதான்

ஒரு வாகனத்தை ஓட்டுறோம் இல்ல நம்ம அதுல பயணிக்கிறோம் அப்படின்னா அத அதோட ஓட்டுநர்தான் வந்து கொஞ்சம் கவனத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயம் சொன்னிங்க நீங்க பேசிட்டு இருந்ததுல இருந்து மனஅழுத்தம் மன நிம்மதி இதெல்லாம் தான் வந்து எனக்கு பயணத்துல கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க இது ரெண்டு விஷயமும் பயணத்துல மட்டும்தான் கிடைக்குதுன்னு இல்ல சில சின்னச் சின்ன விஷயங்கள் இதுல இருந்து relaxation கிடைக்குதுன்னுதான் பேசுனோம் அஹ் அதுதான் அதுல இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஒரு விஷயம் ஒரு சந்தோஷம்

என்ன ஆஷாக்கா உங்க வீடு என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்கு இப்படி எல்லாம் இருந்ததே இல்லையே எப்ப பார்த்தாலும் TV யும் ஃபேன்னும் ஒன்லையே இருக்கும் இன்னைக்கு என்ன இவ்வளவு அமைதியா இருக்கியே கரண்ட் இல்லையா என்ன ஆமாக்கா கரண்ட் இல்லக்கா இப்பதாங்க நிம்மதியா இருக்கு இந்த பசங்ககிட்ட கரண்ட் போச்சு போய் ஒரு மணி நேரம் ஆகுது இன்னும் கரண்டே வரலைக்கா எவ்வளவு வேர்வை சை எனக்கு எரிச்சலா இருக்கு இப்பதான் கரண்ட் போயிடுச்சு இந்த பக்கத்து தெருவுல இருந்து ஒரு நாலு எட்டுதான் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவு வேர்க்குது நான் வீட்டுக்குள்ள இருக்கிற வரையும் இருந்ததுக்கா சும்மா எட்டி பார்க்கலாமேன்னு பார்க்கிறேன் அதுக்குள்ள போயிருச்சு போல அதான் என்னடா ஆஷா அக்கா வீட்டுல இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அமைதியா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கேட்க வந்தேன் அதான் போயிருச்சு போல ஆனா என்னன்னு தெரியலே இந்த கரண்ட்ஐயும் பாருங்களேன் இந்த வெயில் காலத்துலன்னு பார்த்து தான் கட் பண்ணுவாங்க அப்படி கரண்ட் ஃபேன் இருந்தாலே உள்ள இருக்க முடியலை அப்படி இருக்கு சுச்சுவேஷனு இப்பன்னு பார்த்துதான் கரண்ட் ஆஹ் கட் பண்றாங்க அப்புறம் மழை காலம் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்க அதுவே கட் ஆயிக்குது ஆமா இப்ப ரெண்டு நாளாவே வேற ஒன்னு ஹௌர் ஒன்னு ஹௌர் கட் பண்ணி கட் பண்ணிதாங்க விடறான் நைட்லயே வேற பகல்லயும் வேற ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிறுத்திடறாங்க நைட்லயே நிறுத்திடறாங்க மழையும் பெய்யல வெயிலும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை இதுக்கே நிறுத்தி விட்டறாங்க என்னத்த சொல்றது யாருக்கு கேட்டாலும் இதுக்கப்புறம் இப்படிதாம்மா இருக்கும் இந்த ஆட்சி வந்துச்சுல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ற கரண்ட்க்கும் அவங்களுக்கும் என்னதான் சம்மந்தம் இருக்குதோ தெரியல மக்கள்கிட்ட இப்படி போட்டி போட்டுட்டு கரண்டே வராம இருக்குது என்னத்த சொல்றது ஆமாப்பா கரண்ட் இல்லாமயே எரிச்சலாதான் இருக்கு இந்த போன மாசம் இப்ப ரெண்டு மூணு நாளாதான் கொஞ்சம் கிளைமேட் மாறியிருக்கு போன மாசம் முடியற வரைக்குமே சரியான வெயில்தான் அப்பயுமே ஃபேன் தேவைப்படுது ஆனா அப்பயுமே கரண்ட் போய் போய்தான் வந்துக்கிட்டிருந்தது கொஞ்சம் UPS இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சோம்னு வையுங்களேன் மத்தபடி இந்த இப்ப எத்தன பேரு இந்த ஓட்டு வீட்டில இருக்காங்க இந்த தகரம் போட்ட வீட்டுல இருக்காங்க அங்கெல்லாம் வெயிலு சரியான வெயிலு மதியம் போக முடியலை அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்படியே சுட்டெரிச்சிரும் கரண்ட் இல்லைன்னா ஆமாக்க பொதுவாவே இந்த சீட்டு வீடெல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் நார்மலாவே ஹீட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுல இருக்குறவங்கல்லாம் இந்த மாதிரி சுச்வேஷன்ல நார்மலா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது இந்த கரண்ட்டு கட் வேற ஆனா அவங்க எல்லாம் எவ்வளவு கொடுமையா இருப்பாங்க அப்ப நம்ம எல்லாம் கிபிட்ன்னு நினைச்சுக்கணும் சோ அந்த மாதிரி இன்வெர்டர் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் அதாவது உதவுது என்ன TV அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியலைன்னாலும் ஃபேன்க்காவது எப்பயாவது உதவுதே ஏன்னா இவங்க பண்ண நைட் பாத்தீங்களா நம்ம தூங்குன உடனே அந்த விடியற்காலம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லை கரண்ட் இல்லாமல் தூக்கத்திலே ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம் ஆனா கரெட்டா அந்த எலெவேன் ஓ கிளாக் அந்த மாறி கட் பண்ணி விட்டுட்டாங்களா அப்படியே வேர்வை சிந்தி விதி சிந்தி சிந்தி தூக்கமும் வர மாட்டேங்குது அப்போ இன்வெர்டர்ல ஃபேன்னே ஓடுனா கூட AC ஓடுற மாறி இருக்க மாட்டீங்குது அதை EB காரங்ககிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க ஏம்மா ஒரு வீட்டுக்கு ஒரு AC வச்சிருந்தா பரவாயில்லை ஒவ்வொருத்தங்களும் நாலு AC வச்சிருக்காங்கம்மா நாங்க எங்கிட்டு கூடி லோடு குடுக்க அப்படின்னு அவங்க நம்மளுக்கு க கத்திட்டு போறாங்க ஆமாம்பா மாக்ஸிமும் வந்து இருக்கிறவங்க வந்து இன்வெர்டர் இல்லை AC யோ யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு சிலர் எல்லாம் தகர வீட்டிலேயோ இல்லை ஓட்டு வீட்டிலேயோ இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்யுறாங்க அவங்கெல்லாம் கரண்ட் இல்லாம எவ்வளவு அவஸ்தைப்படுவாங்க வர கரண்டுமே அவங்களுக்கு கரண்ட் வந்தாலுமே எங்களுக்கு ஸ்லொவ்வாதான் ஓடுது இப்ப அதான் ஒரு வீட்டுலயே ஒரு பேமிலி இருந்தா ஒரு ரூம்க்கு ரெண்டு AC எல்லாம் வச்சிருக்காங்க ஹால்ல ஒரு AC ஆஹ் பெட்ரூம்ல ஒரு AC இன்னொரு பெட் இப்படி எல்லாம் AC போட்டா எப்படிங்க லோடு தர முடியும் இதெல்லாம் உண்மை எங்க வீட்டன்டா கூட நடந்துச்சு ஒரு விஷயம் இந்த மாதிரிதான் இது மாதிரி இருந்தாலோடு ஒரு ஒரு என்ன சொல்றது அவங்க வாங்க எவ்வளவு யூனிட் வாங்கி வாங்கி வச்சாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்களா பவர் கட் ஆகும்போது ரொம்ப அவஸ்தை படுறாங்களா எங்கேயாச்சும் மாடிக்கா எங்கேயாச்சும் போய் காத்து வாங்கோன்னு போனாலும் ஒரே கொசு கடியா இருக்குதா நம்பியும் மாடிப்பக்கம் கூட்டிட்டும் போக முடியலை ஆனா கரண்ட் எல்லாம் ரொம்ப அவஸ்தைதான் அதுவும் இன்னைக்கு பாருங்க இந்தா ஒன்னு ஹௌரா இல்லவே இல்லை இப்பதான் ஜிலோன்னு இருக்குது ஆனா வேக்காடா இருக்குது என்ன பண்றது ஆமா அடிக்கடி கட்டாதது ஆஹ் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் கட் பண்ணிட்டு திரும்ப விட்டாலும் பரவாயில்லை

ஒன்பது மணிக்கு ஆப் பண்ணிருவாங்களா நம்ம லீவு அப்பதான் கரெட்டா வருவோம்ன்னு சனிக்கிழமை போடுவாங்க லீவு எப்ப வரும்போது நம்ம தூங்கணும்ன்னு நினைப்போம் தூங்கவும் முடியாது இந்த பிள்ளைகளுக்கு வேக வேக டிபனா செஞ்சி எதையாவது ஒண்ணு எப்படியும் அரைக்க வேண்டியதாதான் இருக்கு சட்னி ஏதாவது தேவைப்படுது ஏதாவது குழம்புக்கு தேவைப்படுது அதையாவது முதல்ல அரைச்சு வச்சிட்டு திரும்ப படுத்த தூங்கலாம்ன்னு பார்த்தால் அது எப்படி தூக்கம் வரும் எழுந்திரிச்ச பிறகு

ஆமாக்கா அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்பதான் விளையாடலாம்ன்னு தோணும் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்படி விளையாடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க வந்து விளையாடிட்டு விளையாடிட்டு ஓடி வந்துரும் ஐயோ கரண்ட் வந்துருச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியா என்ஜோய் பண்ணிட்டு

ஆப் ஆயிடுச்சு அந்த நேரம் பார்த்து என்ன பண்றது அதுக்கு முன்னலாம் ஊருங்க கரண்ட் எல்லாம் அம்மியும் அதாவது உரலும் வச்சு ஆட்டிப்பாங்க இப்பெல்லாம் எங்க போயிட்டு அடிக்கிறது சொல்லுங்க பசங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது ஆனா கரண்ட் லீவுனால விட்டாங்க சம்மர் டேய்ஸ்ல கட் ஆயிடுச்சுன்னாக்கா அதை எப்படியாச்சும் நம்ம யூஸ் பண்ணி அஹ் அந்தந்த டைம்ல பசங்ககிட்ட விளையாட வச்சிருனும் அப்பிடி இல்லைன்னா நம்ம சமையல்ல குக்கீங்க வந்து சீக்கிரமா முடிச்சுக்கணும் இது ஒண்ணு நடக்குது மழைக்காலம் ஆச்சுன்னா அதே மாதிரி எப்ப வேணாலும் அதை நிறுத்திடுவாங்க ஆட்டோமேடிக்க காத்து அடிக்குதோ இல்லையோ நிறுத்தி விட்டுருவாங்க கரண்ட அது மாறி முன்னெச்சரிக்கையா நம்ம கொஞ்சம் இருக்க வேண்டியதா இருக்குது ஆமா நீங்க சொன்ன பீரியட்ல எனக்கும் ஞாபகம் இருக்கு அப்ப வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நமக்கு அந்த டைமிங் சரியாத இருக்கும் அஹ் முதல் நாள் போறது தெரியாது சுத்தமா தெரியாது ரெண்டாவது நாளும் அதே டைம் போகும்போது நம்ம நோட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி முக்காவாசி நேரம் வெளியவே தான் விளையாடுவோமா ஒண்ணும் தெரியாது இந்த வெயிலும் அப்பெல்லாம் அவ்ளோ உரைப் உரைக்காது வெயில்ல அடிக்கும் ஆனா அவ்ளோ எல்லாம் உரைக்காது இப்ப எங்க கரண்ட் எந்த டைம் போகுதுன்னும் தெரிய மாட்டேங்குது வெயில் அவ்வளவு இதுவா இருக்கு அதனால ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது பிள்ளைகளும் எங்க வெளிய போகுதுங்க நம்ம வந்து அப்ப கிராமத்து சைடு அந்த மாதிரி இருந்தோம் வண்டி கிண்டி ஒண்ணும் போகாது ஆனா இப்ப வந்து நம்ம நார்மலா கொஞ்சம் அவுட்டர்ல இருந்தாலுமே ஆஹ் நிறைய வண்டி எல்லாம் போகுது பிள்ளைகளை ரோடுலயும் விட முடியலை ஒரு சேஃப்ட்டியும் இல்லை ஆனாலும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதா இருக்கு இந்த வெயில் வேற மண்டையை பொளக்குது வீட்டுக்குள்ள இருந்தாலே ஹம் அனல் காத்து அப்படி அடிக்குது கொஞ்சம் கூட குளிர்ந்த காற்றே கிடையாது அப்படி இருக்கும்போது கரண்ட் இல்லாம இருக்கவும் முடிய மாட்டேங்குது இந்த பிள்ளையை வெளியே விளையாட மாட்டேங்குதுகளா வீட்டுக்குள்ளேயேதான் வச்சு மேய்க்க வேண்டியதா இருக்கு கரண்ட் இல்லைன்னா அவ்வளவுதான் பாடாய் படுத்தி எடுத்துருங்க செல்போனும் தொடமுடியாது TV அ பார்க்க முடியாது அப்படியே நம்ம மண்டைதான் காயும் ஆமா அதுவும் கரெக்ட்தான்க்கா அந்த காலத்துல எல்லாம் வெயில் காலம் வந்தாலே எல்லாரும் சேர்ந்து இந்த லீவுக்கு வந்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ஒரே மாடியில படுத்ததுண்டு வெளியவே கூட படுத்ததுண்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்ப சாப்பாடு முதற்கொண்டு கூட்டாஞ்சோறு மாதிரி வெளியே உட்கார்ந்துதான் சாப்பிடுவோம் அதனால கரண்ட் அப்படிங்கறதே நம்ம மைன்ட்ல வரவே வராது பட் இப்போ அப்படி இல்லை ஆஹ் எல்லாத்துக்குமே கரண்ட் தேவைப்படுது நம்ம எல்லா விஷயமுமே யோசிச்சு பாருங்களேன் ஒரு தண்ணியில இருந்து போன் சார்ஜ்ர்ல இருந்து எல்லாமே கரண்ட்லதான் கரண்ட் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது அந்த மாதிரி கரண்ட்லதான் எல்லாமே இப்ப நடக்கறதுனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம நேரமா என்னன்னு தெரியாது நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வருவாங்க அதுக்கு நம்ம சமைக்க வேண்டியது இருக்கும் அப்பான்னு பார்த்து அந்த கரண்ட் போகும் இல்ல நம்ம மாவுக்காக நனையப் போட்டு வச்சிட்டு போய் இட்லி அரைக்கலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணி வச்சிருப்போம் அந்த நேரம்னு பார்த்து கரண்ட் கட் ஆகும்

ஆமாக்கா அந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்குது நான் எதாச்சும் சும்மா எல்லாம் இருப்பேன்பா அப்ப நிக்கவே நிக்காது ஏதாச்சும் ஒரு வேலைன்னு போகும் கரண்ட் ஆப் பண்ணாது அப்படியே நின்னுடும் நீங்க சொன்ன மாதிரி கிராமத்துல எல்லாம் வந்து ஒண்ணா உட்கார்ந்து கரண்ட் இல்லைன்னா சாப்பிடுவோமே எல்லா வீடும் அங்கதான் ஒரு லைன்னா இருக்கும் எல்லா வீட்டுலயும் ஒண்ணா கரண்ட் கட் ஆயிடும் உள்ள இருக்கிற சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து அவங்கவங்க வாசல்ல வச்சுட்டு ரௌண்ட உட்கார்ந்து அழகா சாப்டுட்டு சாப்பிட்டு பக்கத்துல இருந்த தண்ணி எல்லாம் த கழுவிட்டு ஊத்தி விட்டுட்டு அப்படி அப்படியே படுத்து வாசல்லயே பெருகிட்டு படுத்துப்பாங்க அவ்வளவு சந்தோஷமா காத்து வரும் இப்ப எல்லாம் வெளியில கூட போய் நிக்கவே முடியலை அவ்வளவு கொசு கடியா இருக்குது காத்து இல்லைன்னா வெளியயும் போக மாட்டேங்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே விசிறிய வச்சு விசிறிட்டு கடக்கறதா இருக்குது இப்ப அப்ப இருந்ததுக்கு அப்பயே கரண்ட் இல்லாம இருந்துச்சு ஆனா அந்த வாழ்க்கைக்கும் சந்தோஷமா இருந்தது வெளியில நடமாட்டிக்கிட்டு கரண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நின்ன உடனே உள்ள இருக்கிற பசங்க எல்லாம் கரண்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவாங்க அதே மாதிரி கரண்ட் வந்துச்சுன்னா கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே போவாங்க பசங்க அதெல்லாம் ஜாலியா இருக்கும் இல்லப்பா ஆமா அதெல்லாம் ஒரு லைப்தான் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த வெளியே உட்கார்ந்து சாப்பிடவும் ரைட் அதெல்லாம் ஒகேதான் ஆனா அப்போ என்னை இப்போ மாதிரியா சமைப்பாங்க ஒரே இதை சாப்பாடா வச்சிருவாங்க அதனால அவ்வளவு கரண்டும் தேவைப்படும் இந்த சட்னி அரைப்போம் அது அரைப்போம் சட்னிங்கிற பேச்சுக்கே இடமில்லை ஒரே குழம்பு சாம்பாரா வச்சு விட்டுருவாங்க டிபன்னுக்கு அதை வச்சுக்க வேண்டியதுதான் சாப்பாட்டுக்கு அதை வெச்சி விட டிபன்னே ரொம்ப ரேர்தான் முதல்ல யாப்பையாவதுதான் அந்த பூரி அது எல்லாமே வேற தான் இப்ப பூரின்னு சொன்னாலே ஒரு ரெகுலர் ஃபுட் ஆயிடுது பூரி இப்ப வெரியேட்டி வெரியேட்டி அந்த பாஸ்தா மேகி அப்படி போகுது நம்ம அந்த காலத்துல அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது சட்டியோடு தூக்கி வைப்போமா சட்டியில பிரட்டி சாப்பிடுவோம் அப்படி எல்லாம் இருப்போம் அதனால இந்த இந்த மரம் அது இதுன்னு நிறைய இருக்குமா அந்த கரண்ட்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை காலையில எந்திரிப்போம் பிரெஷ் ஆயிட்டு வெளியதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியதான் கிடப்போம் பசிக்கும் போது திரும்ப தூக்கிட்டு வந்து வெளிய சாப்பிடுவோம் திரும்ப விளையாடுவோம் நைட் படுக்க போறதுதான் வீட்டுக்கு அதுவும் மொட்டை மாடி இருந்தா எல்லாரும் ப்ரேண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்தா முத்துல மெத்துல போய் படுத்தறது அப்படிங்கும்போது அந்த கரண்ட்க்கான வேலையே இல்லை இப்ப ஆனா பாருங்களேன் ஃபுல் வீட்டுக்குள்ளதான் கிடப்போம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வேற என்ன செய்ய ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணு போன்னா நோண்டனும் இல்ல TV அ பாக்கணும் அது மாறி இருவத்தி நாலு மணி நேரமும் ஓடா ஓடிக்கிட்டே இருக்கறது வந்து இந்த ஃபேனு ஃபேன் இல்லாம சுத்தமா இருக்கவே முடியறதில்லை அப்படிங்கும்போது இப்ப இந்த கரண்ட்க்கான தேவை வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கும்போது கரண்ட் இல்லாம சுத்தமா இருக்க முடியலை ஒரு செகண்ட்கூட இருக்க முடியலை ஆமா அது என்னமோக கரெக்ட் தான்க்கா அப்ப மாறி எல்லாம் இப்ப வராது அப்ப இருந்த நேசார்ரும் வேற நம்மளோட பழக்க வழக்கங்களும் இது வேற இப்போதான் இது எல்லாமே வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு நீங்க சொன்ன மனுஷனை விட ஃபேன் தான் ரொம்ப உழைக்குது ஒவ்வொரு வீட்டிலையுமே எப்ப பார்த்தாலும் டுவெண்ட்டி பௌர் ஹௌர்ஸ் பாவம் ஃபேன் ஓடிக்கிட்டேதான் இருக்கு அதுமாறி இன்னொரு பிரச்சனை இருக்கு தெரியுமா அந்த கரண்ட் கட்ல அது கரண்ட கட் பண்றது உருப்படியா கட் பண்ணா கூட பரவாயில்லை சில சமயம் பார்த்தீங்கன்னா லோ வோல்ட்டேஜ் வரும் அது நமக்கு ஒரு கொஞ்சம் நேரம் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அதுக்கு அப்புறம்தான் கண்டுபிடிச்சு வேக வேகமா போயி ஹை வோல்ட்டேஜ் பொருள் எல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு ஆப் பண்ணி வைக்கணும் இல்லனா அதெல்லாம் டேமேஜ் ஆயிடுது இல்லைன்னா ஸ்டிப் ஆயிடுது அந்த இதுவே EB யே ஸ்டிப் ஆயிடுது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கூட இருக்கு அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி இருக்கீங்களா எப்பா எனக்கு ரொம்ப கடுப்பா வரும் அப்படி சில நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் எரியும் வீட்டுல கரண்ட் இருக்காது அப்புறம் வீட்டுலயே இருக்கும் ஸ்ட்ரீட் லைட்ல இருக்காது அப்பவே நமக்கு தெரியும் கண்டிப்பாக இன்னொரு தடவை இப்ப கரண்ட் கட் ஆகப்போகுது கட் ஆகி ரெண்டு லைன் வந்தாதான் வந்து கரெக்டா வருது அப்படிங்கறது நமக்கு தெரியும் அது விடுறது விடறாங்க ஒண்ணு நல்லா விடலாம் இல்லைன்னா பேசாம ஆப் பண்ணியாவது விடலாம் நம்மளோட கபடி விளையாடிட்டு இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா நம்ம ஹை வோல்ட்டேஜ் ஆப் பண்ணுவோம் இங்க கரண்ட் நல்லா வரும் அப்புறம் மறுபடியும் போடுங்க லோ வோல்ட்டேஜ்ஜா வரும் இந்த மாதிரி பிரச்சனை வேற வந்துடுது அதுல எதாவது ரிப்பேர் ஆனா வேற

ஆமாப்பா அந்த மாதிரி வந்துதான் லைட் பிரிட்ஜ் பெரிய பெரிய இதுவெல்லாம் போயிருச்சுப்பா சில வீட்டுல எங்களுதுல கூட மின்னெல்லாம் வந்து DVT எல்லாம் போயிடுச்சு ஏ இப்பவும் ரீசென்ட்ட

அதுக்குன்னு நம்ம சில செப்பரேட்ட எல்லாத்தையும் வந்து என்னென்ன வாங்கி அதெல்லாம் வாங்கிதான் வைக்கிறோம் மேல அப்பயுமே இந்த மாறி ஆகுது வீட்டுல இருந்தா பாக்குறோம் சப்போஸ் நம்ம வெளியில எங்கேயாச்சும் போயிட்டுன்னா பிரிட்ஜ் ஒனலதான வச்சுட்டு போவோம்

ஆமா அந்த லோ வோல்ட்டேஜ்கூட கண்டு பிடிச்சிடலாம் இந்த ஹை வோல்ட்டேஜ் கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம எந்நேரமும் எப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்க முடியும் இந்த ஹை வோல்ட்டேஜ் பொருள் சுத்தமா கண்டுபிடிக்க முடியாது ஆமா கரெக்ட்தான்பா அது மாதிரி நம்ம இன்னொரு பிரச்சனை பார்த்திருக்கீங்களா இன்வெர்டர் எல்லாம் யூஸ் பண்றதுனால சில சமயம் கரண்ட் போறதே நமக்கு தெரியாது சோ அப்போ சில இதுல வந்து நம்ம பிளக் கொடுத்திருப்போம் பட் அது வந்து

பட் அந்த லைன்ல வந்து இன்வெர்டர் கனெக்ஸன் இருந்திருக்கு போல சோ நான் ஒரு ஐயன் போக்ஸ்தான் போட்டேன் அதுக்கே இன்வெர்டர் அப்படியே ஸ்டிப் ஆயிருச்சு அந்த மாதிரி எல்லாம்கூட பிரச்சனை வந்தது அது ரொம்ப கஷ்டமாதான் இருக்கு இந்த கரண்ட் மட்டும் அது அதுதான் ஒரு பீரியட் இதுதான் இந்த ஏரியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்செடுல் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளாவது பரவாயில்லை இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியால எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் ரொம்ப மோசம் எங்க அண்ணன் எல்லாம் அந்த ஏரியாலதானே இருக்காப்ல காம்பல்சரி அவங்களுக்கு கரண்ட் ரொம்ப கட் ஆயிட்டே இருக்குமா ஏன்னா அங்க ரொம்ப வோல்ட்டேஜ் தேவைப்படுறனால கண்டிப்பா கட் ஆயிடுமாம் ஆமா அந்த மாதிரி எல்லாம் கட் ஆகாது உடனே அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த அயன் போக்ஸ் மட்டும் சொல்ல முடியாது ஒரு சிலர் ஹீட் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா கரண்ட்ல அஹ் சுடுதண்ணி அது இந்த ஆஹ் அயன் போக்ஸ் இதெல்லாம் போடும் போது கேர்ஃபுல்லா போடணுமா ஏன்னா கரண்ட் வந்து இந்த மாதிரி மழைக்காலத்துக்கு முக்கியமா மழைக்காலத்துல வந்து போடும்போது கேர்ஃபுல்லா போடணுமாம் ஏன்னா அது வந்து கரண்ட் வந்து அதிகமா டிரெக்டா வந்து வேற எங்கயுமே இப்ப யூஸ் பண்ண போறது இல்லை நம்ம டிரஸ் ஒன்ஸ்க்கு கீழேதான் வைப்போம் அதே மாதிரி தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள எல்லாம் கொஞ்சம் பார்த்துதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில சுவிட்ச் நம்ம என்ன சுவிட்ச்ல போடுறோமோ அந்த சுவிட்ச்க்குள்ள வந்து டம்மி எதாச்சும் பியூஸ் போட்டிருந்தாலோ சும்மா லைட் சுவிட்ச் லைட் பிக் போடுற மாதிரி

அந்த போக்ஸ் மாதிரி வைக்கிறாங்க பாருங்க சுவிட்ச் ஓட போக்ஸ்க்குள்ளவே பக்கத்துல த்ரீ பின் டூ பின் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து போட்டாக்கா கரண்ட் ஆப் ஆயிருச்சு சப்போஸ் வந்துட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கும் ஆஹ் கரண்ட் ஆப் ஆயிடுச்சுன்னா ஜாம் ஆயிடும் எடுக்கவே முடியாது அப்படியே ஒரு மாதிரி தீஞ்சு போன மாறி சவுண்ட் வந்து ஜாம் ஆயிடும் அதனால நீங்க வந்து இன்வெர்டர் எல்லாம் யூஸ் பண்றதுனால சொல்றேன் நானு இதை அயன் போக்ஸ் தான் போடுறீங்கல்ல ஆஹ் இதுவே ஜாம் ஆகும் அப்ப எவ்வளவு ஜாம் ஆகும் இன்வெர்டர் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்ப அது நம்ம எவ்வளவு செலவு பண்ணி இருப்போம் காசு அது இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சுத்தமா ஒண்ணுமே முடியாது இல்லையா

எரியலைன்னு பார்த்து நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை அதுக்கு ஏத்த ஒரு சின்னதா வீட்டுக்குள்ள எரியற ஒரு லைட்டோ ஒரு ஃ பேன்னோ போட்டுக்கோங்க மேல ஏதும் வர்ற கரண்ட் வர்ற வரைக்கும் பெரிய பெரிய பொருள் எல்லாம் யூஸ் பண்ணிக்காதீங்க அதுக்கு சொல்ல வர்றேன் நானு

சோ அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்ல ஆவே ஹண்டெல் பண்ணணும் ஆனா இன்வெர்ட்டரா பொறுத்தவரைக்கும் ஆமா இப்ப ஆனா அதுக்கு ஒரு ஏதோ ஒரு சுவிட்ச் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது அப்பயே இருந்தது அதாவது படக்குன்னு பியூஸ் போகுது அந்த மாதிரி போகுதுன்னா அந்த சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக் கீழே இறங்கிருது அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதை மேலே ஏத்தி விட்டுட்டு

ஆமா நீங்க சொன்னது அப்படித்தான் நானே இந்த மாதிரி இன்வெர்டர் இதுதானே அப்போ அவங்க வெளியில இருந்து தான் ஆள் கூப்பிட்டேன் அப்ப அவங்கதான் சொன்னாங்க ஒண்ணும் இல்லாம இது நார்மல் இதுதான் இது இறங்கிருக்கு நீங்க ஏத்தி விட்டீங்கன்னாலே நார்மல் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஒகே அப்படின்னு சொல்லியாச்சு

பட் இப்ப அதெல்லாம் ஹை ஆயிருச்சு ஆனா நம்ம அதுதான் ரொம்ப யூஸ் பண்றோம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம் சோ அந்த மாதிரி ஒரு தண்ணி ஹீட்டரா இருக்கலாம் குடிக்கிற தண்ணி ஹீட்டர் அந்த கேட்டலே வந்துருச்சு அதுவும் இப்ப எல்லார் வீட்ல மஜுரிட்டி அதுவும் யூஸ் பண்றாங்க அது மாதிரி

கரண்ட் அடுப்பு வச்சிருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க சமைக்கிறதுக்கே முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு சிலிண்டர்தான் இருக்கு அதுவும் தீர்ந்து போயிடுது அது புக் பண்ணி வர்றதுக்கு சம் பீரியட் ஆகுது இல்லையா அந்த சமயம்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆமாப்பா அதுக்காக அஹ் வந்து மாக்ஸிமும் அந்த ஒரு அடுப்பு வரதுனால கரண்ட் அடுப்புல யாரும் யூஸ் பண்றது கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் வச்சுக்கணும்ப்பா எல்லாரும் ஏன்னா சப்போஸ் சிலிண்டர் எல்லாம் வந்து இப்ப ஓவ்ன் ஹவுஸ் இல்லாம ரெண்ட் ஹவுஸ் இருக்காங்களாம் சில டைம் சில பேர் புக்கிங் பண்ணியிருக்க மாட்டாங்க ஊர்ல ஒரு சிலிண்டர் இருக்கும் இங்க வந்து புக் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க இங்க கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க ஆனா அந்தடைம் பார்த்து கரண்ட் அடுப்பு கரண்ட் ஆப் ஆயிட்டிருக்கும் அப்படின்றபோது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லதானப்பா அது அதனால அவங்க இங்க எங்கேயாச்சும் அக்கம் பக்கத்துல வாங்கிப்பாங்க சிலரு சிலர் கரண்ட் அடுப்பே கூட இப்ப தான் இருந்துச்சு இப்ப ம மேபீ வந்து அஹ் நீங்க சொன்ன மாறி இந்த கிட்டு எல்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா தண்ணி கிண்ணி ஏதாவது காய்ச்சணும் சுடவைக்கணும் இந்த குக்கிங் கரண்ட் குக்கிங் ரைஸ் எல்லாம் கூட வைக்கிற மாறி வந்துருச்சு நிறைய கரண்ட் குக்கிங்ல வந்துருச்சு அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து பண்ணும் போது பண்ணிடுவாங்க பட் இருந்தாலும் கரண்ட் ஆப் ஆயிடுச்சுன்னும்போது அது அவங்களுக்கு அன்னைக்கு கஷ்டமா இருக்கும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் அதுவும் காலையில கரண்ட் க ஆப் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நிறையாவே கஷ்டமா இருக்கும்

மேபீ போன வாரத்துல கூட எங்க ஏரியாக்கெல்லாம் அந்த மாதிரி போடப்போறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா போடல அஹ் கிராமப் பகுதியில மாந்தலி ஒன்ஸ் உண்டா அந்த மாதிரி உண்டாம் அது அந்த மாதிரி இருக்கா என்னன்னு இப்ப எனக்கு தெரியலை ஆஹ் ஒ நான் இப்ப ரீசென்ட்ட ஊருக்கு போயிருந்தேன் சம்மர்ல அப்ப நான் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஆகும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் காலையிலேயே தண்ணி புடிச்சு வச்சுக்கணும் மோட்டார் போட்டுக்கணும் அப்பிடீன்றபோதெல்லாம் அது கரண்ட் இல்லை எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அன்னைக்கெல்லாம் அந்த ஒரு நாளைக்கே அங்க கஷ்டமா இருந்துச்சு மத்த டைம்ல நிறைய பேர் வீட்டுக்கெல்லாம் கூட இந்த காலத்துலயுமே கரண்ட் இல்லாததெல்லாம் கூட ஒரு சில வீடெல்லாம் இருக்காங்களாம் ஏன்னா ஒரு சில வந்து வீடெல்லாம் வந்து மழைக்காலம் வந்துச்சுன்னா பொறம்போக்கு இடத்துல வீடு கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து தர மாட்டாங்களாம் பவர் லைன்ல எல்லாம் தர மாட்டாங்களாம் அப்படியுமே இருக்காங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒ யாரோ சொன்னா அஹ் யாரும் இல்ல என் கூட வேலை செய்யறவங்க ஒரு அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டிலேயே இல்லன்னு கேள்விப்பட்டேன் நானு அது ஆனா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்னன்னு தெரியல ஆனா நான் வந்து உண்மையிலேயே இப்போ அந்த மாதிரி இருக்காங்களாம் கரண்ட் இல்லை வீடு எல்லாம் கட்டிட்டோம் கரண்ட் லைன் மட்டும் எங்களுக்கு தரலைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் ஆமாங்க பேசிட்டே இந்தடைம் போறதே தெரியலை உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா நா வேற ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்திடணும் போயிட்டு வரட்டுமாங்க ஆஹ் போயிட்டு வாங்கப்பா இந்த இடத்துல TV ஓடுற சவுண்ட் கேட்குது போய் கரண்ட் வந்துச்சா என்னன்னு பார்ப்போம் இந்த லைன் பிரச்சனைனால அது வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு நானும் கிளம்புறேன்ப்பா